அது பக்கத்துல ஒரு ஷெட்டு இருக்கு.

இடம் பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியா இருக்கு.

இந்த முன்னாள் கேட்டு வந்து ஒரு இரும்பால செஞ்சது.

ரெண்டு பேர் வந்து இப்ப துணிய பாத்துட்டு போறாங்க.

வண்ண வண்ண வெளக்குகள் எல்லா அமச்சுருக்காங்க.

இந்த படத்துல இருக்கறது ஒரு தேசிய வங்கி.

வெளியேறும் தண்ணீர் விவசாயம் மற்றும் குடிநீருக்காக பயன்படுத்துறாங்க.

ஒரு கண்ணாடியிலான பாத்திரத்துல காபி கொட்ட போட்டு வச்சுர்க்காங்க.

துணிகளை வரிசயா அங்கு அடிக்கி வெச்சிருக்காங்க.

பூக்களுக்கும் மற்றும் செடிகளுக்கு தண்ணீ ஊத்த ஒரு ஹோஸ் பைப் அங்க இருக்கு.

தேயிலை தோட்டத்துக்கு நடுவுல ஒரு பெரிய வீடு இருக்கு.

இது சரி செய்ய தேவையான டூல்ஸ் பக்கத்துலயே இருக்கு.

இங்கு மஞ்சள் வண்ணத்துல ஒரு கட்டிடம் பாக்கலா.

இந்த லைப்பரரில ஒரு எட்டு செல்ஃப்ஃபு வெச்சிருக்காங்க.

இன்னொரு சைட்ல பந்தன் பேங்க் என்று ஒரு நீல கலர்ல எழுதி ஒட்டிருக்காங்க.